முன்னாடி டிச்சர்க்கு ஒரு சேர்ரு ஒரு டேபிளு போட்ருக்காங்க.

முன்னாடி ஒரு எல்லோ டீ_சர்ட் போட்டவரு ஹெல்மெட் போட்டு வெய்ட் பண்ணிட்டுருக்காரு.

மே கொஞ்ச மேக மூட்டங்கள் இருக்கு.

முன்னாடி ஒரு செல் போன் டவர் தெரியிது.

இது ஒரு வியூ பாயிண்ட் வ்யூ பாயிண்ட்க்கு மேல ஏறி பாக்கறதுக்கு ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க.

சுத்தி மரங்கள் இருக்கு அங்க அங்க கொஞ்சோ கொஞ்சோ ஓபன் ப்ளேஸ்சஸ் தெரியிது.

சுத்தி மலைகள் இருக்கு மரங்கள் தெரியுது.

பஸ் ஆல்ரெடி ஃபுல் ஆ இருக்கறனால மேல கொஞ்சோ ஆளுங்க ஏற மாரி இருக்கு.

ஒரு ஸ்பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ் ஒரு ஆட்டோ இருக்கு. அதுக்கு பக்கத்துல பைக் அண்ட் ஸ்கூட்டிஸ் இருக்கு.

கொழந்தைங்க வெளையாடுறதுக்கான எடோம் மரத்துக்கு அந்த சைடு தெரியிது.

இது பாக்க ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு.

இந்த புத்தர் செல இந்த புத்தர் செலைல எல்லோ கலர் பெயிண்ட் வெச்சி பெயிண்ட் பண்ணிருக்காங்க.

வாய் பாக்க ரெட் கலர்ல இருக்கு இந்த பறவ ஒரு செடி மேல நடந்து போற மாரி இருக்கு அது நடந்து போற எடோ ஃபுல்லா செடிகளா இருக்கு.

இந்த ஸ்கூல் பேரு ஜி டி எம் ஒ மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ப்ளூ கலர் போர்டுல டிஸ்பிலே பண்ணிருக்காங்க.

மேல ஃபேன்ஸ் அண்ட் சின்ன லைட்ஸ் இருக்கு.

த்தி நெறையா மலைகள் தெரியிது அத சுத்தி நெறையா மரங்கள் இருக்கு கொஞ்சோ காலியான எடோ இருக்கு.

முன்னாடி தண்ணி போறதுக்கான எடோ தெரியிது அதுக்கு முன்னாடி ஒரு பாற இருக்கு.

பூந்தொட்டி வச்சு நடுவுல புல்லெல்லா சமப்படுத்தி பக்கத்துல நெறையா செடி வளக்கறதுக்கான எடோ மாரி செட் பண்ணிருக்காங்க.

கீழ நெறையா சைஸ்ஸுல டி_வி இருக்கு.

கேர்ள்ஸ் யூஸ் பண்ற ஆக்சஸரீஸ் தெரியிது ஒரு கேஷ் கவுண்டர் இருக்கு.

ஸ்டேடியம்க்கு வெளிய நெறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் தெரியிது.

லெஃப்ட் சைடுல ஒரு பில்டிங் தெரியுது ரைட் சைடுல இன்னொரு பில்டிங் தெரியுது சுத்தி மரங்கள் இருக்கு.

லாரி ப் வக்கர்ஸ் எல்லா ஸ்டோன்ஸ்ஸ ஒடச்சி அவ்வளோ சேக்ல போட்டு பேக் பண்ணி லாரில ஏத்துற ப்ராசஸ் பண்ணிட்ருக்காங்க.